அந்த full empire ஆவே நம்ப அங்க பாக்குறோம் okay வா madam ஆஹ் அங்க temple அங்க architecture அங்க வந்து sculptures எல்லாமே இருக்கு madam நிறைய சிற்பங்கள் எல்லாமே இருக்கு ஒரு கல் ல செதுக்குண சிற்பங்கள் இருக்கு

உங்களுக்கு என்ன lunch வேணுமோ அதா நீங்க enjoy பண்ணிக்கலாம் ஆஹ் அதா enjoy பண்ணிக்கலாம் next அதே மாதிரி eveningtrain எங்க இருவீங்கன்னா dinner க்கு நீங்க train க்கு வந்துடுவீங்க next Mahabalipuram வந்து next Thanjavur okaythanjavur moving உங்களுக்கு அது அதா முடிச்சிட்டு அதே மாதிரி morning breakfast உங்களுக்கு வேணும்ம்ன்னா அங்க train லேயே இருக்கும்

அது வந்து அதாவது அந்த humpiviajynagar empire வந்து Tungabhadra river பக்கத்துல இருக்கு சொன்னோம் humpi வந்து பாத்தீங்கன்னா ஓடி ல இருக்கு அது ஒரு UNESCO world heritage placeokay mam ஆமா ஆமா ஆமா அங்க தான் madam அங்கேயும் இதே மாதிரி தான் அங்கேயும் நிறைய sculptures அங்க architecture எல்லாமே பாக்குறோம் அதா முடிச்சிட்டு அங்க உள்ள இது வந்து Tamilnadu லேயே பெரிய கோவில் okaymorning Thanjavur முடிச்சிட்டு நேரா afternoon lunch எங்க வரோம்ன்னா திரும்ப train க்கு வந்துடறீங்க next அங்க இருந்து Chettinad உங்களுக்கு காரைக்குடி area madam சரிங்களா காரைக்குடின்னு சொல்லும்போது உங்களுக்கு அங்க வந்து famousfamous temples இது எல்லாமே அங்க இருக்கும் okay evening வந்து ஆஹ் maybe அந்த time ல இருந்துச்சுன்னா நீங்க purchase பண்ணிக்கலாம் madam மத்தபடி time இல்லன்னா நீங்க cooperate பண்றத பொறுத்து ஒரு வேல சீக்கரம் பாத்துட்டு ஒருவேளை வெடிக்க பாத்துட்டு நின்னீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு எடத்துல spend பின்னீங்கன்னா நாங்க அதுக்கு ஏதும் suppport பண்ண முடியாது okay ஆஹ் ஏன்னா இவ்ளோ இடத்துக்கும் நாங்க வந்து ewait பண்ணா rate வந்து ஜாஸ்தி ஆயிடும் madam ஆஹ் bus பாத்தீங்கன்னா அந்த petrol charge நீங்க பாத்தீங்கன்னா Mysore to Kerala return to Bangalore சொல்லும்பொது அங்க rate வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் இப்போ train அப்பிடின்ற பொது உங்களுக்கும் comfort ஏன்னா நாங்க food provide பண்றோம் ஹம் evening வந்து chettinadchettinad to karaikudiTanjavur மத்தியானம் train ல lunch முடிச்சிட்டு

okay

okay okay

okay okay okay okay okay okay okay okay

okay

okay

okay

okay okay okay okay

okay okay okay okay okay

okay okay

okay okay okay okay okay okay

okay okay okay okay

okay okay okay okay

okay okay

அவள் கழுத்தை அலங்கரிக்க நீ நான் என்று போட்டி போட்டுக் கொண்டு அவளுக்கு வேலை கொடுக்க எத்தனையோ நிறுவனங்கள் முன் வந்தது தன் வெற்றிக்கு முக்கிய காரணமான தன் காதல் கணவனை மேடை ஏற்றி பெருமைப்படுத்தினாள் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்க இரு உள்ளங்களும் தங்களின் இல்லற வாழ்வை தொடர முடிவு செய்தனர் இது நாள் வரையிலும் இசையின் படிப்புக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்று பிரம்மச்சரியம் காத்து வந்த ஹரியும் தங்கள் வாழ்வை முழுமையாக முடிவு செய்ய இரு உள்ளங்களின் புரிதலுடன் அழகான இல்லறம் அங்கே துவங்கியது வருடம் ஒன்றாகிவிட்டது கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சியாக தான் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் ஆனால் அவர்களின் ஒரே குறை இருவருக்கும் இன்னும் குழந்தை செல்வம் இல்லை என்பது தான் ஒரு கட்டத்தில் இசையின் தோழியின் அறிவுறுத்தலின் படி மருத்துவரிடம் பரிசோதனை செய்ய முடிவு செய்தனர் இருவரையும் பரிசோதித்த மருத்துவர் ஹரிக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் இசைக்குத்தான் என்று சொல்லும் போதே அவளின் பூ முகம் வாடி போக அடுத்து அவர் சொன்ன செய்தியில் முற்றிலும் உடைந்து போனாள் இசைக்கு பதினாங்கு வயதில் பள்ளியில் சுற்றுலா சென்று இருந்த நேரம் அங்கே ஒரு பள்ளத்தில் தவறி விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டது அதில் அவளின் கர்ப்பப்பையில் பாதிப்பு ஏற்பட்டதை கவனிக்க மறந்து விட்டனர் அது இப்போது பெரிய சிக்கலில் வந்து நிற்கிறது அவளின் கருப்பை பலவீனமாக உள்ளதாகவும் ஒரு குழந்தையை சுமக்கும் அளவுக்கு அது பலமாக இல்லை என்றும் இனி எப்போதுமே அவளுக்கு குழந்தை பிறக்காது என்றும் சொல்லிவிட இருவருக்கும் உலகமே ஒரு நொடி நின்று விட்டது கதறி அழும் இசைக்கு ஆறுதல் சொல்லி அழைத்து வந்த ஹரி அவளுக்கு சமாதானம் சொல்ல அவள் கேட்கும் மனநிலையில் இல்லை எதற்கும் இருக்கட்டும் என்று ஒன்று இரண்டு என்று மருத்துவரிடம் சென்று அவளை பரிசோதிக்க அங்கும் அதே பதில் தான் தன்னால் தாயாக முடியாது என்று எண்ணி எண்ணி மிகுந்த வேதனை கொண்டாள் ஒரு பெண் முழுமை அடைவது தாயாகும் போது தான் அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கவில்லை என்று அழுது கரைந்தவள் தன் மனதை கல்லாக்கி கொண்டு ஹறியை தன்னை விவாகரத்து செய்து விட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்த துவங்கினாள் அவள் மேல் உயிரையே வைத்திருக்கும் ஹரிக்கு அவள் சொல்லுவதை கேட்டு கோபம் தான் வந்தது எனக்கு இப்படி ஒரு குறை இருந்திருந்தால் என்னை விட்டு விட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வாயா

கடவுள் நமக்கு ஒரு குழந்தை இல்ல ஆயிரம் குழந்தைகளை கொடுத்து இருக்காங்க நாம அவங்கள்ல ஒரு குழந்தையை தத்து எடுப்போம் நாளைக்கே போகலாம் என்று அவளை சமாதானம் செய்து அவன் வழக்கமாக செல்லும் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றான் அன்பு இல்லம் அது சொல்லப் போனால் அன்பிற்கு ஏங்கும் இல்லம் தான் எத்தனை எத்தனை குழந்தைகள் அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர் இசைக்கு அங்கே சென்றதுமே அழுகை துவங்கிவிட்டது இந்த சிறு வயதில் எத்தனை கஷ்டங்கள் இந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு என்று ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து முத்தம் கொஞ்சி மகிழ்ந்தாள் ஹரி இசை தம்பதிக்கு பிடித்த குழந்தையை தேர்ந்து எடுக்க வேண்டி சொன்னதும் அவள் அங்கு உள்ள ஒரு பெண் குழந்தையை கைகாட்டி தேர்வு செய்தாள் ஹரிக்கும் அந்த குழந்தையை பிடித்து போனது formalities ஐ முடித்துக் கொண்டு குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் ஆனந்தம் அதன் முழு அர்த்தம் அந்தக் குழந்தை வந்த பின்னர் தான் அவர்களுக்கு புரிந்தது வீட்டில் பிஞ்சு பாதம் எட்டு வைக்கும் கொலுசொளியில் நிறைய கொஞ்சும் மழலை பேச்சும் இனிதாக ஒளிக்க மூவரின் சிரிப்பு சத்தம் வீடு எங்கும் நிறைந்து இருந்தது அவர்கள் வாழ்வை முழுமை அடைய செய்தாள் தந்த குட்டி தேவதை அன்றிலிருந்து ஹரி மற்றும் இசை இருவருமாக சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு அன்பு இல்லம் மற்றும் எத்தனையோ முதியோர் இல்லம் ஆதரவற்றவர்கள் இல்லம் என்று பணத்தை பிரித்துக் கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்து கொடுத்தனர் அது போக சிறு தொழில் செய்து கொடுப்பது அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் கொடுப்பது என்று அவர்கள் சொந்த காலில் நிற்க வழி செய்தனர் அப்படி எத்தனையோ பேயர் வாழ்வில் இவர்கள் ஒளி ஏற்றி வைத்தனர் இசையின் குடும்பத்தாருக்கு அவள் குழந்தையை தத்து எடுத்து வளர்ப்பது எப்படி ஆசிரம சேவை என்று சுற்றித் திரிவது என்று தெரிந்தது அவளை சந்தித்து கண்டித்தனர் ஆனால் அவளோ நான் கஷ்டத்தில் இருக்கும் போது வராதவர்கள் இப்போது நான் நல்ல நிலைமையில் இருக்கும் போது மட்டும் ஏன் வர வேண்டும் இது என் வாழ்க்கை நான் என் விருப்பம் போல தான் வாழ்வேன் என்னை கண்டிக்கவோ ஆணையிடவோ என் கணவருக்கு மட்டும் தான் உரிமை உள்ளதே தவிர வேறு யாருக்குமே இல்லை என்று அவமானப்படுத்தி அனுப்பி விட்டாள் அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் புயலாக வந்தது அந்த விபத்து அன்று விடுமுறை நாள் என்பதால் ஹரியின் நண்பனின் குடும்பத்துடன் சேர்ந்து long drive செல்ல திட்டமிட்டார்கள் கடற்கரையில் விளையாடி மகிழ்ந்து restaurant ல் உணவு shopping என்று மகிழ்ச்சியாக அன்றைய நாள் கழிந்தது இரவு வீட்டுக்கு திரும்பும் போது சாலையில் இருவர் car உம் முன்னே ஒரு சக்கர வாகனத்தில் ஒரு குடும்பமும் சென்று கொண்டு இருக்க அவர்களுக்கு பின்னால் குடிபோதையில் இருந்த driver சரக்கு lorry யை தாறுமாறாக ஓட்டி வரவும் அது ஒரு கட்டத்தில் ஹரியின் car ன் மீது வேகமாக மோத இடித்த வேகத்தில் ஹரியும் car ஐ நிறுத்துவதற்குள்ளாக வேகமாக தள்ளப்பட்ட car முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதி car உம் சேர்ந்து தூக்கி வீசப்பட்டது கோர விபத்து நடந்து முடிந்தது இதோ இன்று ஹரியின் இறுதிச் சடங்கு முடிந்து உயிர் இருந்தும் உயிரற்ற ஜடமாக அவள் வீட்டில் ஹரியின் photo வின் முன்னால் அமர்ந்து கொண்டு இருக்கிறாள் ஆம் அந்த விபத்தில் ஹரிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இறந்து விட்டான் ஆசை ஆசையாக தத்து எடுத்து வளர்த்து வந்த அவர்களின் ஆசை மகளும் அந்த விபத்தில் பறி கொடுத்து விட்டாள் ஹரியின் நண்பர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டு இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருந்தனர்

அதையும் மீறி இன்று திருமணம் செய்து என்ன நேர்ந்தது பார்த்தாயா எல்லாம் உன்னால் உன் தோஷத்தால் நீ இராசி இல்லாதவள் என்று ஏற்கனவே நொந்து போனவளை மேலும் மேலுமாக நோகடித்தனர் இப்போது உள்ள இசையாக இருந்திருந்தால் அவர்களை பேசிய பேச்சுக்கெல்லாம் உண்டு இல்லை என்று செய்து இருப்பாள் ஆனால் அந்த இசையோ அப்பாவிப் பெண் அவர்கள் சொல்லுவதுப் போல நம்மால் தான் நம் தோஷத்தால் தான் ஹரியை கொன்று விட்டோம் என்று அழுது கரைந்தாள் ஆனால் விதி அவர்கள் பொன்னான வாழ்வை குடி போதையில் வந்த அந்த driver ரின் ரூபத்தில் மாற்றி விட்டது இனி யாருக்காக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் தன்னைத் தானே நொந்து கொண்டு இருக்கிறாள் அவள் இந்த நொடி வரையிலும் உயிருடன் இருக்க ஒரே ஒரு காரணம் அன்று மரணப் படுக்கையில் ஹரி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு இசை செய்து கொடுத்த அந்த சத்தியம் தான் அன்று ஹரி இது எதிர்பாராத விபத்து இனி நான் பிழைக்க மாட்டேன் அது எனக்கு நன்றாக தெரியும் அதனால என் உடல் உறுப்புகள் அனைத்தையும் தானம் கொடுத்து விடு என் இறப்பு உனக்கு பெரும் சோகம் தான் ஆனால் கடந்து வர முடியாத அளவுக்கு எந்தத் துயரமும் இல்லை என் மரணத்துக்கு பின் நீ உனக்காக ஒரு வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவருடன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்போது தான் எனக்கு நிம்மதி நீ பிறருக்கு செய்யும் உதவிகள் சேவைகள் இவற்றில் தான் நான் உயிருடன் உன்னுடன் இருப்பதாக நினைத்துக் கொள் என்றும் இதே போல பூவும் பொட்டும் வைத்துக் கொண்டு என் தேவதை வாழ வேண்டும் அது தான் என் விருப்பம் அதை நிறைவேற்று இசை எந்த காரணம் கொண்டும் முட்டாள் தனமான எதையுமே செய்ய மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடு இந்த மனித வாழ்க்கை கடவுள் கொடுத்த அரிய வரம் அதை என்னால் தான் வாழ முடியவில்லை நீயாவது முழுமையாக வாழ வேண்டும் உனக்காக இல்லை என்றாலும் பிறரின் நலனுக்காக வாழ வேண்டும் அது தான் எனக்கு சந்தோஷம் நான் இறந்து பிறருக்கு உறுப்பு தானம் செய்து அவர்களுக்கு உதவி உயிருடன் வாழ போகிறேன் நீ உயிருடன் இருந்து மற்றவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் கொண்டு வர போராடு நம் அன்பின் திறமையும் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் அதை நீ எனக்காக செய் என்று அந்த நிலைமையிலும் இசைக்கு நல்ல முறையில் அறிவுரை சொல்லி தன் உயிரை விட்டு சென்றான் இதோ இன்று அவனால் பயன் பெற்ற இருதய நோயாளி இருதயம் கிடைத்து அவரின் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார் அவனின் ரத்த நாளங்கள் கண்கள் சிறுநீரகம் இப்படி எத்தனையோ நோயாளிகள் வாழ்வில் ஹரி மாற்றத்தை கொடுத்து அவனும் அவர்கள் வாழ்வில் உயிருடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இசையின் வாழ்வில் மீண்டும் ஹரியுடன் வாழ கடவுள் கொடுத்த வரம் தான் இப்போது அவளிடம் இருக்கும் அந்த குழந்தை அன்று விபத்தில் அவர்களுக்கு முன்னால் சென்ற வண்டியில் இருந்த தம்பதிகள் அவர்கள் குழந்தையுடன் கீழே விழுந்து அடிபட அவர்கள் இறந்து விட்டனர்

அதே குழந்தையை தத்து எடுத்துக் கொண்டாள் அந்த குழந்தைக்கு ஹரி என்று பெயரை வைத்து அவனைப் பிரிந்த சோகத்தை மறைத்துக் கொண்டு இருக்கிறாள் ஈஸ்வரனும் அமுதாவும் மிகவும் வேண்டி கேட்டுக் கொண்டதால் அவர்களுடன் வீட்டுக்கு வந்து தங்கி கொண்டாள் நாட்கள் செல்ல செல்ல இசையும் ஹரியின் ஆசைக்காக தன் வாழ்வை தொடர அப்போது தான் ஹரிக்கு தேர்வின் முடிவு வந்தது அவன் விரும்பிய அதே பள்ளியில் அவனுக்கு வேலை கிடைத்திருந்தது கண்ணீருடன் கடிதத்தை படித்த இசை தான் காசு வந்த bank வேலையை ராஜினாமா செய்து விட்டு அதே பள்ளியில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள்

இப்படியே தன் வாழ்க்கை செல்லட்டும் எனக்கென ஒரு குழந்தை மனதுக்கு பிடித்த வேலை இறுதி காலம் வரையிலும் பெற்றோரை உடன் இருந்து பார்த்துக் கொள்வது இயலாதவர்களுக்கு உதவி செய்வது என்று அவள் நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது இசை தன் வாழ்வில் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் இருந்தாளோ அதை இப்போது முற்றிலுமாக தொலைத்து விட்டாள் அவளுக்கு அவளே ஒரு வட்டத்தை போட்டுக் கொண்டு வாழ்ந்து வருகிறாள் அவளின் அழகிற்கும் திறமைக்கும் எத்தனையோ காளையர்கள் அவளை வட்டமடித்து வந்தனர் அவர்கள் அனைவருக்கும் அவளின் வெறுப்பே பரிசாக கொடுப்பாள் இதனாலேயே யாரிடமும் பேசுவதை பழகுவதை நிறுத்திக் கொண்டாள் என்ன எதற்கு என்ற அளவோடு நிறுத்திக் கொள்வாள் அப்படி ஹிட்லராக அவளை அவளே மாற்றிக் கொண்டாள் ஆணின் துணி இன்றி பெண்களால் வாழ முடியாதா என் வாழ்க்கையை என் விருப்பம் போல வாழ வேண்டும் என்று முடிவாகவே இருந்தாள் ஆனால் அவளின் பெற்றோர் தான் அவளுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும் என்று வரன் பார்த்துக் கொண்டு இருக்கின்றனர் இன்று அதில் அர்ஜுன் என்ற புதிய உறவு ஒன்று தன்னை ஏற்றுக் கொள்ளும்படி சொல்லவும் அவளால் அதை ஏற்றுக் கொள்ள முடியவில்லை என்னால் ஹரியை மறக்க முடியவில்லை அவன் நினைவிலேயே என் வாழ்க்கையை கழித்து விடுவேன் என்று அவளின் முடிவை அவனிடம் சொல்லி விட்டாள் இனி அவளின் முடிவை கேட்டு அர்ஜுன் தன் மனதை மாற்றிக் கொள்வானா இல்லை அவளின் மனதை மாற்றி தன் மனைவி ஆக்கிக் கொள்வானா பள்ளியில் அரையாண்டு தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தது வாட்டமான முகத்துடன் தன் சிந்தனை மறந்து பெயருக்கு தேர்வறையில் கண்காணிப்பது போல நடந்து கொண்டு இருக்கிறாள் அவளின் முகம் வாட்டத்திற்கு காரணம் அர்ஜூன் என்றால் அதை அவள் ஒத்துக் கொள்ள மாட்டாள் ஆனால் அது தான் உண்மை அன்று அவனிடம் முடியாது என்று தன் முடிவை சொல்ல அவனோ அவளை சமாதானப் படுத்தி வழிக்கு கொண்டு வர முயல இறுதியில் கோபமாக எனக்கு கல்யாணத்தில் விருப்பமில்லை உங்களை எனக்கு பிடிக்கவும் இல்லை என்று காரசாரமாக அவனிடம் திட்டி பேசி விட்டு வெளியேறி விட்டாள் அன்று தான் அவனை இறுதியாக பார்த்தது அதன் பின்னர் அர்ஜுன் பள்ளிக்கும் வரவில்லை பள்ளியில் காரணம் கேட்டால் அவன் சொந்த ஊருக்கு சென்று இருப்பதாக சொல்லி விட்டனர் அவனுக்கே phone செய்து கேட்க அவளின் தன்மானம் விட்டுக் கொடுக்கவில்லை இசைக்கு அர்ஜுனை பிடிக்கும் ஏனென்றால் அவன் பேச்சு செயல்கள் எல்லாமே பலமுறை ஹரியை நினைவு ஊட்டுவது போலவே இசைக்கு தோன்றும் ஆனாலும் அவளின் மனதில் இரும்புத் திரை போட்டு ஆழமான ஆசைகளை பூட்டி வைத்துக் கொண்டாள் அர்ஜுனை பார்க்காமல் பேசாமல் அவளுக்கு என்னவோ போல இருந்தது என்ன இருந்தாலும் அவரிடம் அப்படி கடுமையாக பேசி இருக்கக் கூடாது என்று தன் தவறை இப்போது எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டு இருந்தாள் மீண்டுமாக அவன் பள்ளிக்கு வந்தவுடன் முதலில் அவனை சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணிக் கொண்டாள் மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த இசை வாசலில் car ஒண்று நிற்பதைக் கண்டு குழப்பத்துடன் உள்ளே வர அங்கே கலகலப்பான பேச்சு சத்தம் சிரிப்பு சத்தம் கேட்க வீட்டிற்கு உறவினர்கள் யாரேனும் வந்து உள்ளார்கள் போல எண்ணிக் கொண்டே உள்ளே வரவும் அங்கே குடும்பமாக வந்து இருந்தது அர்ஜுன் தான் வாங்க இசை என்ற அர்ஜுனின் குரலில் அதிர்ந்து நின்றாள் யாரின் நினைவாக அவள் ஒவ்வொரு நொடியும் இருந்து இருக்கிறாளோ அவனே இன்று அவள் வீட்டிற்கு தேடி வந்து விட்டான் என்ற வியப்பில் அவள் இருக்க அர்ஜுனின் தாய் லட்சுமியும் தந்தை வெங்கட்டும் இசையைக் கண்டு கண்டதும் புன்னகைக்க அவளோ புரியாமல் விழித்தாள் வாம்மா இசை ஏன் அங்கேயே நிற்கிற என்று லட்சுமியை பார்த்து வராத புன்னகையை வரவழைத்துக் கொண்டு உள்ளே வந்தாள் இசை அர்ஜுன் பெற்றோரை கண்டதுமே இசைக்கு புரிந்து விட்டது அவன் எந்த காரணத்துக்காக இப்படி குடும்பத்துடன் வந்து இருக்கிறான் என்று சற்றே அவளின் கோபம் தலை தூக்கினாலும் பெரியவர்கள் முன்னிலையில் எதுவும் காட்டிக் கொள்ளாமல் புன்னகையுடன் அவர்களை வரவேற்று பேசினாள் அர்ஜுனின் தாய் தந்தையும் இசையுடன் நன்கு பழக்கப்பட்டது போல பேசிவிட அவளுக்கே வியப்பாகத் தான் இருந்தது அவ்வப்போது அவர்களுடன் பேசிக்கொண்டே அர்ஜுனின் முகத்தை முறைத்துப் பார்க்க அவனோ குழந்தையுடன் விளையாடிக் கொண்டு இருந்தான் வேண்டும் என்றே அவளின் பார்வையை எதிர் நோக்காமல் தவிர்க்கிறான் அர்ஜுனனின் தாயார் எனக்கு உன்னையும் குழந்தையையும் ரொம்ப பிடிச்சிருக்கும்மா நீ எதைப் பத்தியும் கவலைப்படாத உனக்கு நாங்க இருக்கோம் ஒரு பெண்ணுக்கு மறுமணம் அப்படிங்கறது இன்னும் நம்ம சமுதாயத்துல முழுசா ஏத்துக்க முடியாத மனப்பக்குவத்துல நீயும் இருக்க சொல்லப் போனால் என் கணவருக்கு நான் இரண்டாவது மனைவி தான் அர்ஜுனோட அம்மா பிரசவத்திலேயே இறந்துட்டாங்க அவருக்கு அவரோட மனைவியை மறக்க முடியாம இன்னொரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு

அர்ஜுன் உன்ன பத்தி சொன்னதுமே நாங்க மறுப்பு ஏதுமே சொல்லாம உனக்கு okay சொல்லிட்டோம் என் கணவரை நான் விரும்பி ஏத்துக்கிட்ட மாதிரி அர்ஜுன் உன்னை விரும்புறான் அதுல என்ன தப்பு மனசுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கையில கஷ்டத்தில இருக்கும் போது அதை வேடிக்கை பார்க்கிற hello

என்ன பண்ற அனிதா எப்படி இருக்க நல்லா இருக்கியா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 நான் இந்தா சும்மாதான் இருக்கேன் என்ன பண்ண சொல்ற நீ என்ன பண்ணிட்டுருக்க

அஹ் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஹம் இப்பதான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன் சரி சரி என்ன special இன்னைக்கு

இன்னைக்கு என்ன தயிர் சாதம்தான், அங்க இங்கயா இன்னைக்கு வந்து lemon rice okay நல்லா சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க

வேலை வீட்டுல இருந்தாலே அதான் வேலை ஒரே TV தான் twoGBdata போட்டிருக்கேன்ல ஒரு நாளைக்கு அதை waste பண்ணா waste ஆயிடும்ல

எனக்கு சில நேரம் எல்லாம் அதை காலி பண்ணலைன்னா தூக்கமே வராது ஐயையோ அவ்வளவு GB இருக்கே அவ்வளவு GB இருக்கே அப்படீன்னு சொல்லிட்டு மண்டை குழம்பிக்கிட்டே இருக்கும் ஆமா waste ஆ போகுதுல்ல நம்ம காசுதானே waste ஆகுது

அதனால நான் data use பண்ணாட்டா கூட என்னோட system update ஏதாவது பண்ணிட்டுதான் தூங்குவேன் ஆஹ் ஆமா அது waste ஆ தானே போகுது data ஆஹ் அதை வச்சு என்ன பண்ண போறோம் ஹம் play store ல update ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணுவேன் system ல update ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிட்டுதான் படுப்பேன்

ஆமா நல்லதுதானே waste பண்றதுக்கு அது ஏதாவது update பண்ணாலும் நல்லதுதானே நமக்கு

நான் என்ன பண்ணேன்? சும்மா அந்த TV பாத்துட்டு இருக்கேன் serial பிக் பாஸ் வேற என்ன பண்ணுவோம்

daily பாக்க மாட்டேன் எப்பயாவது time கிடைக்கும் போது பாப்பேன் யாரு இந்த வாரம் eliminate ஆயி போனா

ஓ சரி ஏன் அவ நல்லாதானே விளையாண்டுட்டு இருந்தா உண்மையாதான் விளையாண்டேன் chance அழுதாளோ

ஆமா அவள்தான் வெளியில போனாள் அழுவுறது அதெல்லாம் நான் பார்க்கிறேன் எனக்கு அவள பிடிக்காது அதனால சரி விட்~ விட்டுட்டேன் சரி அவதான்

அவதான் elimination அப்படின்றது எனக்கு தெரியும் ஓ சரி அடுத்த வாரம் ஏதோ கதிர் ஏதோ வெளியே போறதா சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையா